ஜியோஜெப்ரா வில் நாற்கரங்கள் பண்புகளை புரிந்தல் குறித்த இந்த பாடத்துக்கு நல்வரவு
இந்த பாடத்தின் நோக்கம் உண்மையான காம்பாஸ் பாக்ஸ் க்கு மாற்றாக இதை பயன்படுத்துவது அல்ல ஜியோஜெப்ரா இல் கட்டுமானம் அதன் பண்புகளை புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் செய்யப்படுகிறது
ஜியோஜெப்ரா குறித்த அடிப்படை செயல் அறிவு உங்களுக்கு இருக்குமென நம்புகிறோம்
இல்லையானால் ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளத்துக்கு சென்று தகுந்த ஜியோஜெப்ரா பாடங்களை பாருங்கள்
இந்த பாடத்தில் நாம் நாற்கரங்களை கட்டுமானம் செய்வது எளிய நாற்கரம் மூலைவிட்டம் உள்ள நாற்கரம் ஆகியவற்றை கட்டுமானம் செய்வதை காணலாம்
அவற்றின் பண்புகளையும் காணலாம்
இந்த பாடத்தை பதிவு செய்ய பயன்படுத்துவது லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு பதிப்பு 1110 ஜியோஜெப்ரா பதிப்பு 3247 கட்டுமானத்துக்கு பின் வரும் ஜியோஜெப்ரா கருவிகள் பயனாகும்
சர்க்கிள் வித் சென்டர் த்ராக் பாயிண்ட் பாலிகன் ஆங்கில் பரல்லேல் லைன் செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் மற்றும் இன்சர்ட் டெக்ஸ்ட் புதிய ஜியோஜெப்ரா சாளரத்துக்கு போகலாம்
இதற்கு முறையே சொடுக்குக டாஷ் ஹோம் மீடியா அப்ளிகேஷன்ஸ்
டைப் இல் எடுகேஷன் ஜியோஜெப்ரா
ஆ ஐ மையமாகக்கொண்டு புள்ளி ப் வழி செல்லும் வட்டம் ஒன்றை வரைவோம்
இதைச்செய்ய டூல்பாரில் சர்க்கிள் வித் சென்டர் த்ராக் பாயிண்ட் கருவி மீது சொடுக்குக
டிராவிங் பாட் மீது சொடுக்குக
புள்ளி ஆ மையம்
சி ஐ மையமாகக்கொண்டு புள்ளி ட் வழிச் செல்லும் இன்னொரு வட்டம் வரைவோம்
டிராவிங் பாட் மீது சொடுக்கவும்
அது புள்ளி சி ஐ காட்டும்
மீண்டும் சொடுக்க புள்ளி ட் கிடைக்கும்
இந்த இரண்டு வட்டங்கள் இரு இடங்களில் ஒன்றையொன்று வெட்டும்
நியூ பாயிண்ட் கீழ் இன்டர்செக்ட் ட்வோ ஆப்ஜெக்ட்ஸ் கருவி மீது சொடுக்குக
ஒன்றையொன்று வெட்டும் புள்ளிகளை எ மற்றும் ப் என சொடுக்குக
அடுத்து பாலிகன் கருவியை சொடுக்குக
அதை புள்ளிகள் ஆ எ சி ப் மற்றும் மீண்டும் ஆ மீது சொடுக்குக நாற்கரம் வரையப்பட்டது
அல்ஜெப்ரா வியூ விலிருந்து காண 2 ஜோடி அடுத்துள்ள பக்கங்கள் சமம் எனக் காணலாம்
ஏனென்று தெரிகிறதா
இந்த நாற்கரத்தின் பெயரென்னவாயிருக்கும்
பைல்க்ட்க்ட் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்கி கோப்பை சேமிக்கலாம்
கோப்பின் பெயர் எளிய நாற்கரம் சேவ் மீது சொடுக்குக
மூலைவிட்டங்களுடன் நாற்கரம் வரையலாம்
ஒரு புதிய ஜியோஜெப்ரா வாவ் சாளரத்தை திறக்கலாம்
முறையே பைல் புதிய மீது சொடுக்குக
டூல்பார் இல் வட்டப்பகுதி பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் கருவி மீது சொடுக்குக
ஒரு வட்டப்பகுதி ஐ வரைவோம்
டிராவிங் பாட் மீதும் புள்ளி ஆ மற்றும் பின் ப் மீதும் சொடுக்குக
வட்டப்பகுதி அப் வரையப்பட்டது
புள்ளி ப் வழியே செல்லும் வட்டத்தை மையம் ஆ ஆகக் கொண்டு வரைவோம்
இதை செய்ய சர்க்கிள் வித் சென்டர் த்ராக் பாயிண்ட் கருவி மீது சொடுக்குக
புள்ளி ஆ மீது மையமாகவும் பின் புள்ளி ப் மீதும் சொடுக்குக
டூல்பார் இல் புதிய புள்ளி கருவியை தேர்க
சுற்றளவை புள்ளி சி என சொடுக்குக
ஆ மற்றும் சி ஐ சேர்க்கலாம்
செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் கருவியை தேர்க
புள்ளிகள் ஆ மற்றும் சி மீது சொடுக்குக
வட்டப்பகுதி அப் க்கு புள்ளி சி வழி செல்லும் இணை கோடு ஒன்றை வரையலாம்
இதை செய்யtoolbar இல் பரல்லேல் லைன் கருவியை தேர்க
புள்ளி சி மீது சொடுக்குக
பின் வட்டப்பகுதி அப் மீதும்
இதையே புள்ளி ப் க்கும் செய்க
புள்ளி ப் மீது சொடுக்குக
பின் வட்டப்பகுதி ஏசி மீதும்
வட்டப்பகுதி அப் க்கு இணை கோட்டை காண்க
மேலும் வட்டப்பகுதி ஏசி ஐ இணை கோடு ஒரு புள்ளியில் வெட்டுகிறது
வெட்டும் புள்ளியை ட் என்போம்
அடுத்து செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் கருவியை பயனாக்கி புள்ளிகளை இணைக்கலாம்
ஆ ட் ப் சி நாற்கரம் ஏபிசிடி மூலைவிட்டங்களான அட் மற்றும் பிசி உடன் வரையப்பட்டது
மூலைவிட்டங்கள் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன
இதை எ என்போம்
டிஸ்டன்ஸ் கருவியை பயன்படுத்தி மூலைவிட்டங்கள் இரு சமமாக வெட்டுகின்றனவா என சோதிக்கலாம்
ஆங்கில் கருவியின் கீழ் டிஸ்டன்ஸ் ஒர் லெங்த் கருவி மீது சொடுக்குக
புள்ளிகள் ஆ எ எ ட் சி எ எ ப் மீது சொடுக்குக
அடுத்து மூலைவிட்டங்கள் செங்குத்தான இருசமவெட்டியா என சோதிக்கலாம்
கோணத்தை அளவிடAngle கருவி மீது சொடுக்குக
புள்ளிகள் aeசி ceட்
மீது சொடுக்குக
டூல்பார் இல் மூவ் கருவியை தேர்க
மூவ் கருவியால் புள்ளி ஆ ஐ நகர்த்தவும்
மூவ் கருவி மீது சொடுக்கி சொடுக்கியை ஆ மீது வைத்து இழுக்கவும்
எப்போதுமே மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று இரு சமமாக வெட்டுகின்றன மேலும் அவை செங்குத்தான இருசமவெட்டிகள் என காணலாம்
கோப்பை சேமிக்கலாம்
பைல் சேவ் ஏஎஸ் மீது சொடுக்குக
கோப்புப்பெயர் நாற்கரம் சேவ் மீது சொடுக்குக
இத்துடன் இந்த பாடத்தின் முடிவுக்கு வருகிறோம்
சுருங்கச்சொல்ல
இந்த பாடத்தில் நாற்கரங்களை இந்த கருவிகளால் வரைவதை கண்டோம் சர்க்கிள் வித் சென்டர் த்ராக் பாயிண்ட் பாலிகன் ஆங்கில் பரல்லேல் லைன் செக்மென்ட் பெட்வீன் ட்வோ pointகள் மற்றும் இன்சர்ட் டெக்ஸ்ட் இவற்றின் பண்புகளையும் கண்டோம் எளிய நாற்கரம் மற்றும் மூலைவிட்டங்களுடன் நாற்கரம் முழுமையான பயிற்சி வட்டப்பகுதி அப் ஐ வரைக
கோட்டின் மேல் புள்ளி சி குறிக்கவும்
அப் இணையாக சி இல் கோடு வரைக
இரண்டு புள்ளிகள் ட் மற்றும் எ ஐ இணைகோட்டில் வரைக
புள்ளிகள் அட் மற்றும் எப் ஐ இணைக்கவும்
வட்டப்பகுதி அப் க்கு ட் மற்றும் எ இலிருந்து செங்குத்து கோடுகள் வரைக
அப் மீதான செங்குத்து கோடுகளில் புள்ளிகள் ப் மற்றும் ஜி வரைக
டிஇ தூரத்தையும் டிஎஃப் உயரத்தையும் அளக்கவும்
பயிற்சியின் வெளிப்பாடு இப்படி இருக்க வேண்டும்
இந்த யுஆர்எல் இல் இருக்கும் விடியோ சுருக்கமாக ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் பற்றிக் கூறுகிறது
நல்ல பேண்ட்விட்த் இல்லையானால் தரவிறக்கி காண்க
ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் குழுவினர் பயிற்சிப் பட்டறைகளை நடத்துகின்றனர்
ஆன்லைன் டெஸ்ட் தேறியவர்களுக்குச் சான்றிதழ்கள் தருகின்றனர்
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg தே ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் project - இன் ஒரு அங்கமாகும்
இது நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் த்ராக் ஐசிடி மார்ட் கவர்ன்மென்ட் ஒஃப் இந்தியா ஆதரவுடன் நடைபெறுகிறது
மேலும் தகவல்களுக்கு இந்த லிங்க் ஐ பார்க்கவும்
விடைபெறுவது ஸ்ரீரங்கத்தில் இருந்து கீதா சாம்பசிவம்
எங்களுடன் இணைந்திருந்தமைக்கு நன்றி